அவர் லெதர் ஜேக் போட்ருக்காரு இங்க ஒரு மனுஷன் ஃபோன் பேசிட்டிருக்கான்.

இதுல ஒரு டெம்ப்லேட் மாரி இருக்கு.

நாலு பேர் சைட்ல இருக்காங்க.

இத பாக்க டேங்க் மாறி இருக்கு.

இது ஒரு டிரஸ் ஷாப் .

இந்த இடத்த சுத்தி நெறைய செடி கொடி மரம் பூக்கள் எல்லா இருக்கு.

இந்த எடம் லைட் எல்லோ அண்ட் கிரீன் கலர்ல இருக்கு.

இங்க ஒரு சுமோ கார் நிக்கிது.

அந்த கார் ஒயிட் கலர்ல இருக்கு.

ஒருத்தர் ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு.

தண்ணிக்கு பக்கத்துல சில வீடுங்க இருக்கு.

இந்த கடையில நெறையா ஸ்வீட்ஸ் வெச்சிருக்காங்க.

அதுல முன்னாடி கார் ஓட பம்பர் கலண்டுருக்கு.

சீசால சிலர் விளையாட்டு இருக்காங்க.

கீழ சருங்குற எடத்துக்கிட்ட மூணு பேரு உக்காந்துட்ருக்காங்க.

இது ஒரு யோகா கிளாஸ் .

தூரத்துல ஒரு படகு தெரியிது அந்த படகுல சில மனுஷங்க இருக்காங்க.

இது ஒரு டயர் கட.

அதுக்கு பக்கத்துலியே ஒரு ஒயர் மாரி போட்டு வச்சிருக்காங்க.

இந்த மக்கள பாக்க ராஜஸ்தான் மக்கள் மாறி இருக்கு.

இது பாக்க ஒரு லார்ட்ஜ் மாரி இருக்கு இங்க மொத்தொ மூணு லார்ட்ஜ் இருக்கு.

இங்க கொஞ்சம் வண்டிங்கள பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

அவனுக் பின்னாடி பாக்க ஒரு ஃபங்சன்ஸ் மாரி இருக்கு.

அத ஹாரிஸான்டல்ல எழுதி இருக்காங்க.

இங்க நின்னு பாக்கறதுக்கு எடம் குடுத்துருக்காங்க.